ஜாவா ல் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் நாம் கற்கக்போவது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்
ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஐ உருவாக்குதல்
இங்கு பயனாவது உபுண்டு வெர்ஷன் 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 370 இந்த டியூட்டோரியல் ஐ தொடர எக்லிப்ஸ் ஐ பயன்படுத்தி ஜாவா ல் கிளாஸ் மற்றும் அந்த கிளாஸ் க்கு ஆப்ஜெக்ட் உருவாக்க தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான tutorialஐ எங்கள் தளத்தில் காணவும் httpwwwspoken tutorialஆர்க் இன்ஸ்டான்ஸ் variableகளை இனிஷியலைஸ் செய்ய கன்ஸ்ட்ரக்டர் பயன்படுகிறது
புது ஆப்ஜெக்ட் ன் உருவாக்கத்தில் அது கால் செய்யப்படுகிறது
இப்போது ஜாவா ல் கன்ஸ்ட்ரக்டர் எவ்வாறு டிஃபைன் செய்யப்படுகிறது என காணலாம்
எனவே eclipseல் studentஜாவா என்ற ஜாவா பைல் ஐ ஏற்கனவே உருவாக்கியுள்ளேன் ஸ்டூடென்ட் கிளாஸ் ல் இரு variableகளை டிக்ளேர் செய்வோம்
எழுதுக இன்ட் roll number semi கோலோன் மற்றும் ஸ்ட்ரிங் நேம் semi கோலோன்
ஒரு மெத்தோட் ஐ உருவாக்கலாம்
எழுதுக வாய்ட் studentDetail கர்லி bracketகளினுள் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் roll number பின் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் நேம் இப்போது மெயின் மெத்தோட் ல் இந்த மெத்தோட் ஐ கால் செய்வோம்
எனவே ஒரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்கி methodஐ கால் செய்வோம்
எழுதுக ஸ்டூடென்ட் ஆப்ஜெக்ட் நேம் ஸ்டு எக்குவல் டோ நியூ ஸ்டூடென்ட் பின் ஸ்டு டாட் மெத்தோட் பெயர் அதாவதுstudentDetail programஐ சேமித்து இயக்குக
காணும் வெளியீடு செரோ மற்றும் நல்
எனவே இன்ட் வேரியபிள் roll number அதன் முன்னிருப்பு மதிப்பு செரோ க்கு இனிட்டிட்டலைஸ் செய்யப்பட்டுள்ளது
மேலும் ஸ்ட்ரிங் நேம் அதன் முன்னிருப்பு மதிப்பு நல் க்கு இனிஷியலைஸ் செய்யப்பட்டுள்ளது
ஒரு constructorஐ டிஃபைன் செய்யவில்லை எனில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கப்படுகிறது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் க்கு பாராமீட்டர்ஸ் இல்லை
இது இன்ஸ்டான்ஸ் variableகளை அதன் முன்னிருப்பு மதிப்புகளுக்கு இனிஷியலைஸ் செய்கிறது
ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஐ டிஃபைன் செய்யலாம் எழுதுக ஸ்டூடென்ட் பேரெந்தசிஸ் பின் கர்லி பிராக்கெட்ஸ்
கன்ஸ்ட்ரக்டர் ன் பெயரும் அது சொந்தமான கிளாஸ் ன் பெயரும் ஒன்றே என நினைவுகொள்க கன்ஸ்ட்ரக்டர்ஸ்
மெத்தோட்ஸ் போன்றதே
ஆனால் சில முக்கியமான வேற்றுமைகள் உள்ளன
programஐ சேமித்து இயக்குக
அதே வெளியீட்டைக் காண்கிறோம்
ஏனெனில் நாம் டிஃபைன் செய்த கன்ஸ்ட்ரக்டர் ஆனது கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் இருப்பதற்கு சமமே
ஆனால் இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஐ டிஃபைன் செய்துள்ளதால் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கப்படவில்லை
இப்போது நம் variableகளுக்கு மதிப்புகள் தருவோம்
constructorனுள் எழுதுக roll number எக்குவல் டோ டென் செமிகோலன்
பின் நேம் எக்குவல் டோ இரட்டை மேற்கோள்களில் ராமன் programஐ சேமித்து இயக்குக
வெளியீட்டில் நாம் காண்பது roll number மதிப்பு டென் மற்றும் நேம் ராமன்
எனவே கன்ஸ்ட்ரக்டர்
இன்ஸ்டான்ஸ் fieldஐ இனிஷியலைஸ் செய்கிறது
இப்போது மெத்தோட் க்கும் constructorக்கும் இடையேயான சில வேற்றுமைகளைக் காணலாம்
Constructorக்கு ரிட்டர்ன் டைப் இல்லை
Methodக்கு ரிட்டர்ன் டைப் உண்டு
நியூ ஆப்பரேட்டர் பயன்படுத்தி கன்ஸ்ட்ரக்டர்
கால் செய்யப்படுகிறது
மெத்தோட்
டாட் ஆப்பரேட்டர் பயன்படுத்தி கால் செய்யப்படுகிறது
இவைதான் கன்ஸ்ட்ரக்டர் க்கும் methodக்கும் இடையேயான வேற்றுமைகள் இந்த tutorialலில் நாம் கற்றது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி
constructorஐ டிஃபைன் செய்ய
மெத்தோட் மற்றும் constructorக்கு இடையேயான வேறுபாடு சுய மதிப்பீட்டுக்கு variableகளை காண்பிக்க variableகளுடன் எம்ப்ளாயி என்ற கிளாஸ் உருவாக்குக
கிளாஸ் Employeeக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஐ உருவாக்குக
மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு 1 இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
தமிழாக்கம் பிரியா